ஹம் government job க்கு வந்து இப்ப mutual அ இப்ப நாங்கெல்லாம் வந்து hundred க்கு seventy eighty marks எடுக்கணும் அப்படின்னா இப்ப நீங்க வந்து fifty mark எடுத்தாவே போதும் கராத்தே certificate வச்சு நீ உள்ள போய்க்கலாம் புரியுதா அது மத்த sport வச்சு எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியும் but கராத்தேலாம் அந்த அளவுக்கு இல்லை இல்லை கராத்தேக்கும் கொடுப்பாங்க அதுலயுமே நிறைய importance இருக்கு இப்ப கராத்தேனா எங்கயோ போயிருச்சு எல்லாருமே வந்து கத்துக்கிட்டாங்க நறைய பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாரேன் சண்டேஸ் அ பார்த்தோம்ன்னா அவ்வளவு பிள்ளைங்க இந்த நம்ம stadium அண்ணா stadium ல எல்லாம் பார்த்தா full ஆ class தான் போகும் weekly one day தான் class உ mo~ monthly எவ்வளவு தெரியுமா fees seven hundred fees வாங்குறாங்க அதுவும் first class க்கே second third class போகப் போக வந்து thousand thousand five hundred அந்த மாதிரி வாங்குறாங்க அப்பா இப்போ வந்து thousand உ seven hundred அந்த மாதிரி ஆயிருச்சா

அப்பா அது சரி ஹம் இப்பதான் எல்லாமே ஏறிப் போச்சே எங்க எதுவுமே விலைவாசி சொல்ற மாதிரி இல்லை எங்க பார்த்தாலும் ஒரே over cost தான் எல்லாமே நம்ம ஏதாவது கத்துக்கணும்ன்னு நினைச்சாலுமே எல்லாமே வந்து sport ஆ இருக்கிறதுமே வந்து இப்ப வியாபாரமா ஆக்கிட்டாங்க full ஆவே ஆமா அத சொல்லு first உ என்னடி ஒரே சத்தமா இருக்கு இல்லை இல்லை சொல்லு இதோ இங்கதான் பக்கத்துல வெளிய வந்துட்டேன் சொல்லு சரி சரி சரி அதான்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

lady ஆ சரி சரி ஆஹ் name வந்து புஷ்பவள்ளி i think so சரியா ஞாபகம் இல்லை சரி சரி இங்க ஒரு கராத்தே master இருக்காரு நம்ம area toll gate லதான் சொல்லிக் கொடுக்கிறாரு அலீம் பாஷான்னு நல்லா சொல்லிக் கொடுப்பார் நீ வேணா அவர் கிட்ட வந்து join பண்ணிக்கோ அப்படியா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 அப்படியா ரெண்டு பெரும் எப்படி சொல்லி தருவாங்க நீ போயிருக்க போல வாரத்துல ரெண்டு நாள் இங்க class போ வாரத்துல ரெண்டு நாள் அங்க class போ உனக்கு correct ஆ இருக்கும் இல்ல என்ன டி என்ன விளையாண்டுட்டு இருக்கியா என்ன ரெண்டு master கிட்டையா class போவாங்க ஏதாவது ஒரு master கிட்ட தானே class போக முடியும் hello hello

இல்லை எந்த master வந்து நல்லா சொல்லி தருவாங்கன்னு சொல்லு எல்லா master ட்டையும் போயிட்டு இருக்க முடியாதுல்ல நம்ம எல்லாத்தையும் போயிருவோம் நீ கத்துக்கலாம் easy ஆ தான் கத்துக்கலாம் சொல்றானே உனக்கு போய் பாரு எந்த master set ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் இங்க போ ஒரு மாசம் அங்க போ எந்து வந்து உனக்கு life ல கராத்தே வந்து இருந்து மேல வரும்ன்னு தோணுதோ எங்கேன்னு easy ஆ கத்துக்கலாம் நீ achieve பண்ணலாம்ன்னு நினைக்கிறாயோ அங்க போய்க்கோ டி சும்மா விளையாடாதடி யாராவது ஒரு master correct ஆ refer பண்ணு நான் வேணா ரெண்டு master ஓட number உம் சொல்ற நீ வேணா வந்து நீ தான் ரொம்ப பழக்கமா இருப்ப போலயே அந்த master ங்களோட எல்லாம் hello hello

hello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 சரி okay okay master ஓட number தர்றேன் note பண்ணிக்கிறியா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 பொன்மலைப்பட்டி ரொம்ப தூரம் boss ஓ பொன்மலைப்பட்டி தூரம்ன்றனால நீ வேணாம்னு சொல்ற

ஆஹ் சாய்ரா hello விளையாண்டுட்டு இருக்கமா correct ஆ ஏதாவது master ஓட name அ சொல்லு டி அலிம் பாட்ஷா number சொல்றேன் நீ note பண்ணிக்கோ

three two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 ஹம் அந்த number க்கு call பண்ணு நீ அவர்ட்ட fees details லாம் கேட்டுக்கோ அவர் சொல்லுவாரு daily ன்னா எவ்வளவு fees உ இல்லை weekly னா எவ்வளவு fees உ இல்லை monthly four classes மட்டும் போற அப்படின்னா எவ்வளவு fees னு சொல்லுவாங்க நீ உனக்கு ஏத்த மாதிரி வந்து fees அ set பண்ணிட்டு அதுக்கப்புறம் move பண்ணு இல்லை இந்த மாதிரி நம்ம classes daily classes போனா தானே நம்ம correct ஆ இருக்கும் ஆஹ் daily class போலாம் நல்லா இருக்கும் ஆமா daily classes போறதுதான் நமக்கு வந்து சரியா வரும் daily class போனா இன்னும் கொஞ்சம் உனக்கு improvement தெரியும்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

இல்ல நல்லா சொல்லி தருவாங்கன்ற இவங்க இத்தனை வருஷமா class எடுக்கிறாங்க அவுங்க அத்தன

அண்ணன் பசங்க போறதுனாலே சண்டேல எப்பயாவது நான் கூட்டிட்டு போய் விடுவேன் அதனாலே என்கிட்டே number இருக்கு அதான் சரி உன்கிட்டே கொடுத்தேன்

ஆமா ஆமா அண்ணன் பசங்க வந்து எந்த master ட்ட போறாங்க அவங்க இங்கதான் போறாங்க toll gate ல தான் போயிட்டு இருக்காங்க இப்ப number குடுத்த உடனே அந்த master ட்ட போறாங்க வேணா அஹ் இந்த master number வேணும்னாலும் சொல்லு நான் வேணா உனக்கு அனுப்பி விடுறேன் இல்லாட்டி வாட்ஸாப் பண்றேன் சரி பாப்போம் இல்ல இப்ப நீயும் உங்க அண்ணன் பசங்க போற இடத்துலயே போறேன் நா பார்ப்போம் try பண்ணி பார்ப்போம் நமக்கு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

okay okay பாப்போம் ரொம்ப over build up ஆ இருக்கு போய் பாத்துட்டு என்னென்ன okay வா இருந்துச்சு அப்படின்னா நான் உனக்கு சொல்றேன் okay வா

இப்பொழுது நாம் கூடைப்பந்தாட்டத்தை பற்றி பேசுவோம் கூடைப்பந்தாட்டம் சுமார் இருநூறு நாடுகளில் ஆர்வத்துடன் விளையாடப்படுகிறது இது மிக வேகமான சில வினாடிகளுக்குள் ஆடுகளத்தின் ஒரு முனையில் இருந்து இன்னொரு முனைக்கு சென்று திரும்பக்கூடிய உடலில் அனைத்து உறுப்புகளையும் பயன்படுத்தும் வண்ணம் இந்த விளையாட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகில் மிகவும் புகழ்பெற்றதும் பரவலாக விளையாடப்படுவதுமான விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றாகும் ஒரு அணிக்கு ஐந்து பேர் வீதம் களத்தில் இருப்பார்கள். அணியின் மொத்த பணமான பத்து முதல் பனிரெண்டு இது வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் களத்தில் ஆடும் ஆடும் ஒருவரை வெளியில் அழைத்து பதிலாக மற்றவரை உள்ளே அனுப்பலாம் பந்தை கையால் எறிந்து எதிர் அணியிலே கூடையை விழ வைப்பதை வெற்றி தோல்வி பெரும்பாலும் கடைசி வினாடிகளில் தான் தீர்வாகும் இதனுடைய வரலாறு பற்றி நாம பார்க்கணும்னா கனடாவில் இருந்து ஐக்கிய அமெரி~ அமெரிக்காவின் நகரில் வாழ்ந்த சர்வதேச சர்வதேச கிறிஸ்தவ இளைஞர் மன்றத்தின் வழிகாட்டியாக விளங்கிய முனைவர் ஜேம்ஸ் ஸ்மித் என்றோர் பால்கனியில் கூடை~ கூடையைத் தொட்டு தொங்கவிட்டு அதில் பந்தை போட முயன்று விளையாடு விளையாடியதில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணாம் ஆண்டில் இந்த விளையாட்டுக்கு வந்தது அத்துடன் அவரது எண்ணங்களை பதிமூணு விதிகளாகத் தொகுத்தார் இன்றைய நாள் வட அமரிக்காவில் மிகப்பெரிய கூடை பந்தாட்ட சங்கமம் உலகில் மக்கள் செல்வாக்கு மிகுந்த கூடை பந்தாட்ட சங்கமுமான NTA காணப்படுகிறது ஐரோப்பாவின் கூடைப்பந்தாட்ட சங்கங்களின் ஐரோலிக் மிகப்பெரியதும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிகுந்ததும் ஆகும் சீன சீன கூடைப்பந்தாட்ட சங்கம் ஆஸ்திரேலிய தேசிய கூடை பந்தாட்ட சங்கம் தென்னமெரிக்கா சங்கம் உலகில் வேறு சில குறிப்பிட்ட சங்க கூடை பந்தாட்ட சங்கங்கள் ஆகும் தீபா அல்லது பன்னாட்டு உலகில் மிகப் பெரிய பன்னாட்டு சங்கமாகும். இச்சங்கத்தில் NTA மற்றும் australian விதைப்பந்து கூடைப்பந்து சங்கம் தவிர பல்வேறு தேசிய கூ~ கூடை பந்து சங்கங்கள் உள்ளன இச்சங்கம் பல நாடுகளில் பல நாடுகளில் உள்ள கூடை பந்தாட்ட வழக்கங்களையும் சட்டங்களையும் உருவாக்குகிறது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு பன்னாட்டு போட்டியை விசாவ் ஒழுங்குபடுத்தி நடத்துகின்றது spring field associate இதிலிருந்து கூடைப்பந்து உலகில் கூடைப்பந்து புகழை உலகில் மிக உயர்ந்த வீரர்களுக்கு பயற்று பயிற்சி பயற்று உள்ளவர்களுக்கே போற்றி அவையாகவும் உண்மையாகவே கூடை பந்தாட்டம் முதலில் காட்ப~ கா~ கால் பந்தாட்ட பந்திலிருந்தே விளையாடப்பட்டது கூடைப்பந்தாட்டத்திற்கென முதலில் முதன் முதலில் தயாரிக்கப்பட்ட பந்தின் நிறம் மண் நிறம் ஆகும் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் டோனி டிங்கிள் என்பவர் விளை~ என்பவர் விளையா~ விளையாடுபவர்களுக்கு பார்வையாளர்களுக்கும் இலகுவாக கண்ணில் புலப்படக்கூடிய நேரத்தில் திறமுள்ள பந்தை தேடலானார் இறுதியில் அவரால் செம்மஞ்சள் நிறமுள்ள பந்து அறிமுகம் செய்~ செய்து வைக்கப்பட்டுள்ளது அதுவே இன்னும் ஆவணையில் உள்ளது ஆடுகளம் பந்தை கையால் தரையில் தட்டிக் கொண்டு ஓடும் பொழுது பந்து எழும்புவதற்கு ஏதுவாக கடினமாக சமமான தரை தேவை நீளம் சுமார் இருபத்தி எட்டு metre அகலம் பதினைந்து metre கொண்ட தரை பயன்படுகிறது இந்த தரை பெரும்பாலும் ஒரே fib~ ஒரே fibre என்னும் ஒரு பொருளால் ஆனது சில இடங்களிலும் பஞ்சுகை பயன்படுத்தப்படுகிறது களத்தில் இருமுனையில் இரு முனையிலும் தரையில் இருந்து மூ~ மூணு புள்ளி zero ஐந்து metre உயரத்தில் ஒரு கூடை தொங்கும் கூடை என்பது பதினெட்டு அங்குலம் விட்டமுள்ள இரும்பு வளையம் ஆகும் இந்த வளையத்தில் இருந்து வட்டமாக தொங்கும் அடிப்பாகம் திறந்த பதி~ பதின~ பதினைந்து அங்குலத்தில் இருந்து பதினெட்டு அங்குலம் வரை பதினெட்டு அங்குலம் நீளம் கொண்ட கயிற்று வலையும் ஆகும்

தந்திரோ~ தந்திரோபங்களை முடிவு செய்வார் அணியின் அணியிடம் பந்து பந்து இருக்கும்போது பந்தைக் கூடைக்குள் போடுவதும் எதிரணியிடம் பந்து எதிரணியிடம் பந்து இருக்கும்போது பந்து கூடைக்குள் விழாமல் தடுப்பதும் அல்லது பந்து மீதான கட்டுப்பாட்டை இழக்க செய்வதும் அவர்களின் முக்கியமான செயல்பாடுகளாகும் பயிற்றுவிப்பாளர் அல்லது அணி தலைவர் விரும்பினால் எந்த ஒரு விளையாட்டு வீரரையும் விளை~ விளையாட்டில் இருந்து வெளியே எடுத்துவிட்டு இன்னொரு புதிய விளையாட புதியதோர் புதிய ஒருவரை விளையாட செய்யலாம் ஆட்ட விதிகள் பந்து எதிரணியில் விழ வைத்தால் அந்த அணிக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் கூடைக்கு முன்பு தரையில் வரைந்துள்ள அரை வட்டத்திற்குள் வெளியே இருந்தவாறு கூடையில் பந்தை எரிந்து விழ வைத்தால் மூன்று புள்ளிகள் வைக்கப்படும் அரை வருடத்திற்குள் உட்பக்கத்தில் ஒரு வட்டம் குறையப்பட்டு நடுவில் தடையில்லா விடி~ விடிவெலுக்கான தோடு புறப்பட்டு தங்கள் கூடையில் பந்தை விழாமல் தடுக்கும்போது தப்பாட்டம் ஆடினால் எதிரணியின் மூச்சில் தடையில்லாமல் கூடையை நோக்கி பந்தை எரிய வாய்ப்பு வழங்கப்படும் இவ்வாறு எரிந்து கூடையில் விழும்போது ஒரு புள்ளி வழங்கப்படும் வீரர்கள் எதிர்அ~ வீரர்கள் மற்றும் எதிரணியின் அவர்களது தடையில்லா எரிதல் போட்டிருக்கும் இடையே மூன்று வினாடிகளுக்கு மேல் கூடாது எந்த வீரரும் ஐந்து வினாடிக்கு மேல் பந்தை கையில் வைத்திருக்கக் கூடாது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 பந்தை தன்வசம் வைத்திருக்கும் மணி எதிரணியின் கூடையில் பந்தை விழ வைக்க முயற்சிக்க வேண்டும் என்ற விதியும் சேர்க்கப்படுவதற்கு ரொம்ப கவனங்கள் கூடைப்பந்தாட்ட விளையாட்டில் மிகவும் முக்கியமான ஆடுகளமும் கூடை பந்தாட்ட பந்துமே ஆகும் இவற்றில் ஆடுகளத்தை எடுத்து நோக்கினால்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

தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு அடி அகலத்தையும் கொண்டிருக்க வேண்டும் NTA மற்றும் NCCA ஆடுகளங்கள் தொண்ணூத்தி ஆறு அடி sorry தொண்ணூத்தி நான்கு அடி நீளத்தையும் ஐம்பது அடி அகலத்தையும் கொண்டிருக்க வேண்டும் கூடையின் ஊ~ ஊர்க்கிலான வளையம் பதினெட்டு inch விட்டத்தைக் கொண்டிருக்கும் ஆட்ட நேரம் இரண்டு இருபது நிமிட பகுதிகளாக காணப்படும் தப்பாட்டம் ஆடும் வீரர் அந்த ஆட்டத்திலிருந்து விலக்கு படுவான் சில இடங்களில் ஒரு ஆட்டத்தை நான்கு பதிரெண்டு நிமிடப் பகுதிகளாகவும் பிரித்து ஆடுவதுண்டு NCA யில் இந்த முறை விளக்கத்தில் உள்ளது இவ்வாறு ஆடும் போது ஆறு முறை தப்பாட்டம் ஆடும் வீரர் ஆட்டத்தில் இருந்து விளக்கப்படுவார் olympics நிலவரம் பெண்களுக்கான கூடை பந்தாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டிலும் பெண்களுக்கான ஆட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ஆறாம் ஆண்டிலும் olympics ல் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் முழு நேர கூடை பந்தாட்ட க்காரர்களும் olympics விளையாட அனுமதிக்கப்படுகிறார் olympics ல் இறுதிப் போட்டி முந்தைய காலத்தில் பெரும்பாலும் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் soviet union மற்றும் ரஷ்யாவிற்கும் இடையேதான் நடந்தது ஐக்கிய அமெரிக்கா பன்னெண்டு முறையும் சோவியத் soviet union இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளனர் இன்னைய காலத்தில் அர்ஜென்டினா, இத்தாலி மற்றும் லுத்வேனியா போன்ற நாடுகளும் அந்நாட்டு போட்டிகளில் வென்றுள்ளனர் இரண்டாயிரத்தி நாலில் olympic போட்டிகளில் அர்ஜென்டினா அணியின் தங்கப் பத~ தங்கப் பதக்கத்தை வென்றுள்ளனர் மேலும் இது நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை நடப்பது என்பதால் இந்தியா போன்ற நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்களும் இதில் சேர்ந்து விளையாட பெரு~ பெரும்பான்மையான இந்திய மக்கள் விரும்புகிறார்கள் எனவே இந்தியாவில் உள்ள மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சரியான பயிற்சியை கொடுத்து அவர்களை வழி நடத்தி செல்லுமாறு

அவங்க தான் முதுகெலும்பா இருக்காங்க இந்தியா மட்டும் கிடையாதுங்க மத்த நாடுகளா இருந்தாலும் விவசாயிகள் உழவர்கள் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ரொம்ப கண்ணியமானவங்க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

வந்தாலுமே நேரம் அப்படின்னு வரும் போது கண்டிப்பா நம்ம சாப்பிட~ சாப்பிடறதுக்கு நம்ம வயிறு பசிக்கிறதுக்கு சாப்பிடணும் அந்த சாப்பாட நமக்கு நம்ம தட்டுல எல்லா நேரமும்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 உழவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கண்ணியமானவங்க கண்ணியப்படுத்த வேண்டியவங்க ஆமாம் ஏன்னா நம்ம அவங்க வந்துட்டு நம்ம ஒரு அரிசி நம்ம அந்த அரிசிய வந்துட்டு எவ்ளோ அஹ் என்ன சொல்றது அந்த ஒரு அரிசி விளையறதுக்கு கிட்டத்தட்ட ஹம் சுருங்கியது ஒரு ஆறு மாத காலமாவது வேணும் அத வந்து ஆஹ் உரம் எல்லாம் போட்டு அரசி நெல்ல வந்து வீசி அத பயிர் எடுத்து அதை அடிச்சு அது நம்ம அத வந்து புழுங்~ புழுங்க வெச்சி

ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வந்து நிறைய காரியங்கள் தெரியும் இந்த மாதிரி போட்டா இந்த மாதிரி உணவு நமக்கு கிடைக்கும் இந்தந்த இடத்தில இந்தந்த பயிர் போட்டா விலையும் அப்படிங்கறத வந்து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 எல்லா ஒரு பயிர் எந்த ஒரு ஒரு காய் ஒரு பழம் எதுவும் எத உற்பத்தி பண்ணனும் அப்படின்னாலுமே வந்துட்டு ஹம் சின்ன விஷயம் கிடையாதுங்க அது ரொம்ப கால~ காலம் காலங் காலமா நம்ம கஷ்டப்பட்டா தான் அதை மண்ணுல போய் மண்ண வெட்டி அஹ் தண்ணி பாய்ச்சி அத நட்டு அதை மரமாக்கி கொடியாக்கி அதிலிருந்து பழம் கனிகளெல்லாம் நமக்கு குடுக்குறாங்க கண்டிப்பா வந்துட்டு அவங்க படுற கஷ்டம் வந்துட்டு சின்ன கஷ்டம் கிடையாது இல்லைங்கிளா அதே மாதிரி அஹ் அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி பண்றாங்க பண்றதுக்கான கூலி வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்குதுங்களா கண்டிப்பா கிடையாது நம்ம வந்துட்டு விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டபட்டு வேலை செய்றாங்க மண்ணோட நம்மகிட்ட ஒவ்வொரு பொருளையும் கொண்டு தரத்துக்கு வேண்டி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 ஹம் இப்ப கூலி கிடைக்குதான்னா கண்டிப்பா நான் பார்த்த வரைக்கும் இல்லைங்க ஏன்னா இதுக்கு நடுவில் இருக்கிற தரகர்கள் தான் வந்துட்டு இதை பேரம் பேசி இதை வந்து வாங்கி அவங்க ஒரு ரூபாய்க்கு வாங்கினா விவசாயிகளுக்கு கிடைக்கிறது இவ்வளவு வேலை செஞ்சு கடினமான வேலைகள் செஞ்சு ஒரு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நம்மகிட்ட கொடுக்கிறது வந்துட்டு விவசாயிகள் ஆனா வந்துட்டு இதோட லாபத்தை எல்லாம் அனுபவிக்கிறவங்க யாருன்னா தரகர்கள் இந்த நடுவில இருக்கிறவங்க நம்மளுக்கு இந்த சாப்பட்ற இதெல்லாம் வந்துட்டு எத்திச்சு குடுக்குறவங்க அவங்க வந்துட்டு இப்ப ஒரு பத்து ரூபாய்க்கு விவசாயிகள் கிட்ட வாங்குறாங்கன்னா அதை வந்து நம்மளுக்கு தரும்போது ஒரு அம்பது ரூபா ஆயிடுறது இதுல வந்து அவங்களுக்கு ஒரு வேலையுமே கிடையாது அவங்க விவசாயிகள பார்த்து அந்த உற்பத்தியை வாங்குறாங்க ஆனா அந்த உற்பத்திய வந்துட்டு கூ~ ஆனா கூலி குடுக்கிறாங்களா அந்த விவசாயிகளுக்கு கண்டிப்பாக கிடையாது அது வந்துட்டு கண்டிப்பா நம்ம அரசாங்கம் வந்துட்டு விவசாயிகள் நலனை கருதி அதற்கு கண்டிப்பாக ஒரு இது எடுக்கணும் அது மட்டும் கிடையாது ஆனால் அத ஆனால் லாபம் யாருக்கு கிடைக்குது தரகர்களுக்கு கிடைக்குது இது ஒரு விஷயம் அவங்க கஷ்டப்பட்டு இது பண்ணி அவங்களுக்கு லாபம் கிடைக்காத ஒரு விஷயம் இது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 பயன்படுத்தி அவங்க கை கால்களுக்கெல்லாம் புண்ணு வந்து வறட்சி ஏற்பட்டு எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க இதெல்லாம் இல்லாம நம்ம வந்துட்டு அஹ் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா

சேர்ந்தவங்க வந்துட்டு விவசாயிகளுக்கு அதுக்கான நிறைய பாடங்களை எடுத்து குடுக்கணும் அவங்களுக்கு நிறைய பயன்படுறதுக்கு அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வெச்சிக்கிறேன்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 ஆஹ் இவங்க இந்த நடிகைகங்க இவங்க பிரபலமான நடிகைகங்க இவங்க பிரபலமான நடிகருங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கிறோம் அதே மாதிரி அ~ அரசியல்வாதிகள் அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கிறோம் அத மாதிரி எல்லா துறையிலுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஆஹ் இவங்க வந்து இந்த துறைய சேர்ந்தவங்க கொஞ்சம் நல்லா படிய வந்துட்டாங்கனா தெரிஞ்சிக்கிறோம் ஆனால் விவசாயிகள வந்து நம்ம நம்ம இப்ப நம்ம இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டோம் அந்த சாப்பாட்டுல வந்து இது யாரு உற்பத்~ இது வந்து யாரு உற்பத்தி பண்ணி இருப்பா அப்படிங்கறது நம்ம தெரியருமா இல்ல இல்லைங்களா அதனால கண்டிப்பா நம்ம வந்து விவசாயகள வந்துட்டு

ஒரு என்ன social media ல பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் சிவகுமார் அவரோட மகன் கார்த்தி சிவகுமார் அப்புறம் ராஜ்கப்பூர் அந்த மாதிரி நிறைய இயக்குனர்கள் எல்லாம் சேர்ந்து விவசாயிகள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 அது வந்துட்டு அதுல என்னன்னா நிறையா விவசாயத்திலும் தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல இத செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு திருவிழா வந்து கொண்டாடி கொண்டாடி இருக்கிறாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு எல்லா விவசாயிகளையும் தேர்ந்தெடுத்து அவங்க அவங்க அவங்க அவங்களோட என்னென்ன ஒரு புது புது இதெல்லாம் பண்ணி இருக்காங்களோ அதுக்கு வந்துட்டு நிறையா விருதுகள் குடுத்திருக்காங்க அந்த ஒரு விழால நிறைய விருதுகள் குடுத்து கௌரவ கௌரவ படுத்திருக்காங்க விவசாயிகள அந்த மாதிரி நம்ம வந்து இது தமிழ்நாடு வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஒரு நல்ல நற்செயல் செஞ்சிருக்காங்க ஒரு நல்ல துவக்கம் வெச்சிருக்காங்க இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில மட்டும் இல்லாம எல்லா மாநிலங்கள்லையுமே நம்ம வந்து மத்திய அரசு சார்பாவுமே வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு உணவளிக்கிற நம்ம விவசாயிகள நம்ம உழவர்கள கௌரவ~ கௌரவிக்கறதுக்கு வேண்டிட்டு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு திருவிழாக்கள வந்துட்டு அவங்களுக்கு வேண்டி எல்லா வருஷமும் எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா வருஷமும் இந்த மாதிரி ஒரு திருவிழாவை கண்டிப்பா கொண்டாட வேண்டும் அது மட்டும் கிடையாது நம்ம மத்திய அரசு மத்திய நிலையிலையுமே வந்துட்டு தேசிய விருது குடுக்கிறாங்க நம்ப அஹ் சினிமா துரைய சேர்ந்தவங்களுக்கு தேசிய விருது அந்த மாதிரி நிறைய விருதுகள் குடுக்குறாங்க இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு நல்ல எல்லாருமே தெரியற அது வந்து நமக்கு தெரிய வருது இருக்கு விவசாயத் துறையிலும் நம்ம வந்து நிறைய விருதுகள் கொடுக்கிறாங்க இல்லன்னிட்டு இல்ல ஆனா வந்து அது யாருக்குமே தெரியறது கிடையாது அந்த மாதிரி இல்லாம விவசாயிகள் பண்ற அந்த ஒரு நல்ல செயல்களையும் அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு எதுக்காக விருது குடுத்தாங்க ஆஹ் என்ன கண்டுபிடிச்சு இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாருக்குமே தெரிவிக்க அப்படிங்கற ஒரு இதுல அது எல்லாரையுமே ஊக்குவிக்கிற ஊக்குவிக்கிறதுக்கு அவங்கள வந்து ஒரு உழவர்கள வந்து கௌரவிக்கறதுக்கு வேண்டி நம்ம கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு மத்திய நிலையிலையும் நம்ம மாநிலங்கள்லயும் எல்லா விவசாயிகள் உழவர்களையும் கௌரவிக்கறதுக்கு வேண்டிட்டு அந்~அந்த மாதிரி எல்லா வருடங்கள்லயுமே வந்துட்டு ஒவ்வொரு விழாக்கள் கொண்டாடப்படுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அஹ் செய்ய வேண்டிய ஒரு காரியம்ங்க ஏன்னா நம்ம வந்துட்டு சாப்பாடு இல்லாம கண்டிப்பா நம்மளால வாழ முடியாது அதை செஞ்சு நமக்கு இவ்ளோ கஷ்டம் அத ரொம்ப செய்யறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை செய்யற நம்ம விவசாயிகளை கௌரவிக்கிறது நம்மளுடைய எல்லாருடைய கண்டிப்பா என்ன ஒரு கட்டாயமா இருக்கு நம் பாரம்பரிய அரிசியின் பெருமை கருப்பு கவுனி அரிசி மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி புற்றுநோய் வராது insulin சுரக்கும் second ரெண்டாவது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி நரம்பு உடல் வலுவாகும் ஆண்மை கூடும் மூணாவது வந்து பூங்கார் அரிசி சுகப்பிரசவம் ஆகும் தாய்ப்பால் ஊரும் நாங்காவது காட்டு யாணம் அரிசி நீரிழிவு மலச்சிக்கல் புற்று சரி~ புற்றுநோய் சரியாகும் ஐந்தாவது கருத்தக்கார் அரிசி மூலம் மலச்சிக்கல் போன்றவை சரியாகும் ஆறாவது கால நாம அரிசி மூலை நரம்பு ரத்தம் சிறுநீரகம் சரியாகும் மூங்கில் அரிசி மூட்டு வலி முழங்கால் மூட்டு வலி முழங்கால் வலி சரியாகும் ஆஹ் எ~ எட்டாவது வந்து அஹ் இலுப்பை பூ சம்பா அரிசி பக்கவாதத்திற்கு நல்லது கால் வலி சரியாகும் ஒன்பதாவது கருங்குருவை அரிசி இழந்த சக்தியை மீட்டு தரும் கொடிய நோய்களை குணமாக்கும் பத்தாவது அஹ் அறுபதாம் குருவை அரிசி எலும்பு சரியாகும் பதினொன்றாவது தங்க சம்பா அரிசி பல் இதயம் வலுவாகும் பன்னெண்டாவது புலி இரிச்சான அரிசி தாய்ப்பால் ஊரும் பதிமூண்றாவது கார அரிசி தோல் நோய் சரியாகும் பதினான்காவது குடை வாலை அரிசி குடல் சுத்தமாகும் பதினைந்தாவது நீல சம்பா அரிசி ரத்த சோகை நீங்கும் பதினாறாவது வாடான் சம்பா அரிசி அமைதியான தூக்கம் தரும் பதினேழாவது சீரக சம்பா அரிசி அழகு தரும் எதிர்ப்பு சக்தி கூடும் பதினெட்டாவது தூய மல்லி அரிசி உள் உறுப்புகள் வலுவாகும் பத்தொன்போதாவது கருடன் சம்பா அரிசி ரத்த உடல் மனம் சுத்தமாகும் இருபது சேலம் சன்னா அரிசி தசை நரம்பு எலும்பு வலுவாகும் இருவத்தி ஒன்று பிசினி அரிசி மாதவிடாய் இடுப்பு வலி சரியாகும் இருவத்தி ரெண்டு சூரக்குறுவை அரிசி பெருத்த உடல் சிறுத்த அளவு கூடும் இருவத்தி மூண்றாவது வாளான் சம்பா அரிசி சுகப்பிரசவமாகும் பெண்களுக்கு இடைமெலியும் இடுப்பு வலுவாகும் இருவத்தி நான்காவது கிச்சிலி சம்பா அரிசி இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து அதிகமாகும் இது வந்து அரிசியோட பாரம்பரியம் next வந்து நம்ம அடுத்து பாக்க போறது அஹ் பல் பத்தல் பத்தின ஒரு விஷயங்கள் அது என்னன்னு சொல்லி பாக்கலாம் ஆஹ் பற்களுக்கு வந்து அஹ் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் மருத்துவ குணங்கள் வந்து முதுமையை தடுக்கும் vitamin அஹ் E மற்றும் cholesterol ஐ குறைக்க அஹ் என்ற பொருளும் உள்ளதாக உடலில் ரத்த குழாய்களும் கொழுப்பு சேராத தொப்பை விழாது நல்லெண்ணெய் நோய் முறிவு மருந்தாகும் sesamin என்ற பொருள் வாதம், இதய நோய் வராமல் தடுத்து உடல் உறுதியை காக்கும் நல்லெண்ணெய் நன்கு சூடு படுத்தி பயன்படுத்தினால் நோய் எதிர்ப்பு சக்தி தன்மையை அதிகரிக்கும் ஆற்றல் கொண்டது firorel resinol என்ற அமிலம் பொருள் கவலை மனச்சோர்வை தடுக்கும்